இது வந்து ஒரு ஆவின் பாலகம் இந்த ஆவின் பாலகத்துல வந்து செல்ப்ல வந்து தண்ணி பாட்டில் ஜூஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க அப்புறம் ஐஸ் பெட்டி இருக்கு.

இத வந்து பாக்க ஒரு ஹோம் ஸ்டெ மாரி இருக்கு.

இது வந்து ரெண்டு வாசல் இருக்கு.

ரெண்டு கார் பக்கத்தில நிக்குது ஒரு கார் ஓரமா நிக்குது.

மே வானம் வந்து ரொம்ப இருட்டா இருக்கு.

சென்டர்ல இருக்கிற கடைக்க கடையில வந்து ஒரு ஆள் நிக்காங்க.

கடல் அலை வந்து அடிச் அந்த பாதில நிக்குது.

அப்புறமா வந்து இங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து உட்கார்ந்து சாப்பிடற மாதிரி டேபிள் எல்லாம் இருக்குது.

கடைக்கு மேல வந்து கிளாசிக் ஹேர் ஸ்டைலிங் ஒரு கடை இருக்கு ஆனா அந்த கடையோட சட்று குளோஸ்ல இருக்கு.

இது பீச் ஏரியா .

வெளியே மூணு பேர் உட்கார்ந்திருக்காங்க வெளியே நிறைய சேர்ஸ் இருக்கு.

கீழ வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டுருக்காங்க.

சென்டர் லெ வந்து பிரவுன் கலர் டைல்ஸ் போட்டிருக்காங்க.

இந்த கிளைமேட் வந்து நைட் க்ளைமேட் நெறைய லைட் எல்லா போட்டு விட்டுருக்காங்க.

சுத்தி நெறைய மரங்கள்லா இருக்கு.

அப்புறம் வந்து சென்டர்ல வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்கு கிரீன் கலர் பாக்ஷூ .

அங்க நறைய மக்கள் கலந்துக்குட்டு இருக்காங்க இதுல வந்து ஒரு குட்டி குழந்தை வைட் டிரஸ் போட்டு ஒரு அப்பா தூக்கி வச்சிருக்காங்க.